இந்த பையனுக்கு பக்கத்துல சிறிய பெட்டி ஒன்னு இருக்கு.

சிலைக்கு பக்கத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வெச்சிருக்காங்க.

பார்க் பக்கத்துல ஒரு ரோடு இருக்கு.

இந்த கடையில எல்லா விதமான மள்ளிகை பொருட்களும் வச்சிருக்காங்க.

இங்க ஒரு பெரிய பில்டிங் இருக்கு.

கடைக்கு நடுவுல பொருள்கள சேல் பண்ண ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு.

இங்க வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்கு.

இது வந்து ஒரு வெஹிகள் வாஷ் ஸ்டேஷன்.

அதுக்கு பக்கத்துல ஏ_டி_எம் ட்வன்ட்டி ஃபோர் ஹார்ஸ்னு எழுதியிருக்கு.

பேங்குக்கு வெளிய ரோடு ஒன்னு இருக்கு.

இந்த எடத்துக்கு வெளிய பிளாக் கலர்ல போடு ஒன்னு இருக்கு.

ட்ரெயினுக்கு பக்கத்துல சிறிய புள்வெளி வளந்துருக்கு.

இங்க ரெட் கலர் போர்டுல பிப்டி பெர்ஸன்டேஜ் ஆஃபர்னு போட்ருக்கு.

இங்க வந்து ஒரு பெரிய கார்டன் இருக்கு.

இந்த எடத்துல ப்ளாக் கலர்ல மூணு சேர்ஸ் ஒரு ரவுண்ட் டேபிள் வெச்சுருக்காங்க.

சோஃபாக்கு பின்னாடி விண்டோ ஒன்னு இருக்கு.

இங்க ரெண்டு பேர் நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க.

அந்த மிரர் குள்ள லெஃப்ட் சைட்ல ரெண்டு பேர் உக்காந்துகிட்டு இருக்காங்க.

ஸ்டெப்ஸ்ல கொஞ்ச பேர் நின்னுட்டு இருக்காங்க.

ஒருத்தர் கைல கிரீன் கலர்ல சின்ன பவுல் ஒன்னு இருக்கு.

இன்னொருத்தர் கைல சின்ன பிரேஸ்லெட் போட்டு இருக்காங்க.

இந்த ஹோட்டலுக்குள்ள லிஃப்ட் ஒன்னு வச்சிருக்காங்க.

இங்க ஒரு அழகான அருவிய காட்டியிருக்காங்க.

இங்க வந்து ஒரு பெரிய அழகான குளம் இருக்கு.

இந்த எடத்துல சிறிய துணி கட ஒன்னு இருக்கு.

இந்த எடத்துல கலர் ஃபுல்லா துணி பூக்கள வச்சு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

இந்த ரூம் ரைட் சைடுல ப்ளூ கலர் போட்ல நெறைய பேப்பர்ஸ் பின் பண்ணி வச்சிருக்காங்க.

இந்த கடையில எல்லா விதமான காய்கறிகளும் இருக்கு.